இது பாக்குறதுக்கு பேங் மாதிரி இருக்கு சுத்தி ஃபுல்லா கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

ரெண்டு மூணு ஃபேன் இருக்குது ஒரு சி_சி_டி_வி கேமரா இருக்குது.

மர கதவு ஜன்னல் கூட ஒரு சேர்ருக்கு .

பள்ளிவாசலோட பிரண்டுல நெறைய மெழுகுவத்திரி எல்லாம் கொளுத்தி வெச்சுருக்காங்க.

இது ஒரு பெரியக் ரெஸ்டாரெண்ட் மாதி இருந்துக்கு ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் கேக்ஸ்ல அவைளப்பில்லா இருக்குது.

பக்கத்துல மூணு ஸ்பூன் இருக்கு மூணு பேர் சேந்து சாப்புடற மாதிரி இருக்கு.

சர்ச் பக்கத்துல பூச்செடிகள் மரங்கள்நாள அலங்காரம் பண்ணிருக்காங்க.

சென்டர்ல ஒரு பையன் சின்ன பையன் நிக்கிறான் அது வந்து ஆரஞ்சு கலர் சட்டையும் பிங்க் கலர் பேண்ட் போட்டு இருக்கான்.

சுத்தி நறைய பூச்செடிகள் எல்லாம் இருக்கு.

பில்டிங் பக்கத்துல கொஞ்சம் பைக் நிறுத்தி வச்சிருக்காங்க.

இந்த மரத்துல அழகான பூக்கள் பூத்திருக்குது.

நெறைய ஸ்டூடன்ட்ஸ் அவங்களுடைய படைப்புகள காட்சிப்படச்சிருக்காங்க.